okay ma'am வேற இன்னொரு place சொன்னீங்களே அது? okay வேற வந்து ma'am அங்க வந்து season time போனீங்கன்னா செம்மையா இருக்கும்

அது வந்து season time போனீங்கன்னா just நம்ம clouds மேலயே நடக்கிறது மாதிரி இருக்கும் ma'am அது வந்து செம்ம experience ஆ இருக்கும்

ஆஹ் yeah ma'am college tour ல ஒருக்கா போயிருக்கேன் செம place அந்த place அ நீங்க சிக்மங்களூர் போனா miss பண்ணவே கூடாது okay கண்டிப்பா நீங்க சொல்றது பார்த்தா எனக்கும் அங்க போகணும்ங்கற ஆசை வந்திருக்கு நான் கண்டிப்பா போறேன் yeah போய் சுத்தி பாருங்க ஆஹ் ma'am next அஹ் ஹிப்பி water falls water falls okay அதுவும் சிக்மங்களூரா ஆஹ் ஆமாம் ma'am ma'am actual ஆ இது வந்து trekking area மாதிரி ஆஹ் full ஆ காட்டுக்குள்ள தான் சுத்திகிட்டு இருப்போம் ma'am ஓ so okay கேட்க நல்லா இருக்கு ஆமாம் trekking க்கு தனி package வாங்குவீங்களா இல்ல மொத்தமா சேர்த்து எல்லாத்துக்கும் காசு எடுப்பீங்களா? no ma'am மொத்தமா சேர்த்து தான் காசு தனியா எதுவுமே இல்லை ma'am இப்ப first once pay பண்ணிட்டீங்கன்னா அது fix தான் ma'am அதுக்கு அப்புறம் அங்க எல்லாமே நாங்க எங்களோட ஆட்கள் பார்த்துப்பாங்க ஓ சரி சரி நாங்க வந்து இறங்குற இந்த இந்த place க்கு வந்து அதுக்கப்புறம் full ஆ சுத்தி பாக்குறது வரைக்கும் உங்க agent எங்~ agent எங்க கூட இருக்க தான செய்வாங்க

ஆமாம் ma'am எப்பவுமே உங்க கூட தான் இருப்பாங்க உங்களுக்கு privacy வேணும்ங்கிறதனால நீங்க agents அ கழட்டி விட்டுக்கலாம் okay ma'am safe ஆன place ஆ இருக்குமா எல்லாமே ஆஹ் yeah ma'am full security place மட்டும் தான் நாங்க suggest பண்ணுவோம் அஹ் so normal ஆன land area க் லாம் நாங்க கூட்டிட்டு போறது இல்ல ma'am okay ma'am because நாங்க cousins ஓட வர்றோம் parents யாரும் எங்க கூட வரல அதுக்காக தான் கேட்டோம் ஆஹ் sure ma'am safety க்குலாம் எந்த ஒரு குறையுமே இருக்காது ma'am அஹ் full body guards மாதிரி ரெண்டு agents இருப்பாங்க so எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல ma'am okay ma'am எங்களுக்கு stay பண்றதுக்கு எந்த resort எந்த இடத்தில book பண்றீங்க ஆஹ் சிக்மங்களூர் main town ல fix பண்ணியிருக்கோம் ma'am அந்த place ல தான் உங்களுக்கு

சிக்மங்களூர் bypass இது கிட்ட இருக்கு ma'am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

okay okay நான் search பண்ணி பார்க்கிறேன் இந்த மாரி இல்லனா நான் வேற எதாவது search பண்ணிகிட்டு சொல்றேன் நீங்க அதை எங்களுக்கு book பண்ணி தந்தீங்கன்னா help full ஆ இருக்கும் ஆஹ் okay சரி தான் okay உங்களுக்கு ஏதாவது பிடிச்சி இருந்தா கூட நீங்க சொல்லுங்க நாங்க அந்த place அ உங்களுக்கு book பண்ணி குடுக்கிறோம் ma'am okay ma'am lunch dinner அதுக்கெல்லாம் ma'am அஹ் morning breakfast lunch நாங்க arrange பண்ணுவோம் night dinner மட்டும் நீங்க பாத்துக்கணும் ma'am

இல்ல ma'am இப்போ நாங்க ஒரு இடம் சுத்திட்டு வர்றோம்னா அங்க இருந்துட்டு எங்க hotel இருக்கு என்னனு எங்களுக்கு தெரியாது இது~ இதுவும் நீங்க எதுவும் பண்ணலைனா எல்லாத்துக்கும் சேர்த்து தான நாங்க காசு தர்றோம் அது தான் நாங்க morning breakfast க்கும் மதியம் lunch க்கும் நாங்களே arrange பண்ணிடுவோம் ma'am போற நீங்க trekking போறீங்கனா நீங்க trekking போற இடத்திலேயே அங்க food அ arrange பன்ணிடுவோம் so நீங்க shopping ஓ வேற ஒவ்வொரு place லயுமே food arrange பண்ணிடுவோம் ma'am night மட்டும் நீங்க I mean ஸ்விக்கி அது மாதிரி இதுலலாம் நீங்க order பண்ணிக்கலாம் ma'am இங்க place நாங்க எங்க இருக்கிறோம் clear ஆ address கூட எங்களுக்கு தெரியாது நாங்க எப்படி ஸ்விக்கி எல்லாம் அந்த time ல டக்குன்னு atten~ atten~ o~ order பண்ண முடியும் நாங்க வேற parent யாரும் இல்லாம வறோம் எங்களுக்கும் எல்லாம் யோசிக்கணும் இல்ல நீங்க என்ன help பண்ணுவீங்கன்னு உங்க கிட்ட நாங்க help கேட்கிறோம் நீங்களே night dinner arrange பண்ண மாட்டீங்கனா நாங்க என்ன செய்வோம் ma'am actually எங்களோட company rules அப்படி அஹ் two times அஹ் lunch breakfast அது மட்டும் தான் நாங்க prepare பண்ணியிருக்கோம் so night dinner வந்து by chance அங்க எங்கயாவது company arrange பண்ணும் ma'am நீங்க எதாவது trekking place எங்கயாவது உள்ள interior ஆ இருந்திங்க night late ஆயிடுச்சு அப்படின்னா company side arrange பண்ணுவாங்க மத்தபடி உங்களுக்கு பிடிச்ச food அ நீங்க order பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ma'am ஓ நீங்க இப்படி சொல்றீங்க but இதோடைக்கு food லயே best ஆன package வந்து இவங்கன்னு சொன்னதுனால நாங்க இந்த உங்களோட tendors அ நாங்க choose பண்ணோம் நீங்க எல்லாமே package எல்லாம் போட்டு correct ஆ எங்க போனாலும் agents கூட வந்து safety ஆ கூட்டிட்டு வருவாங்க அந்த ஒரு hope ல தான் நாங்க உங்ககிட்ட நாங்க கேட்டிருந்தோம் but நீங்க இப்படி சொல்ற அப்போ எங்களுக்கே shock ஆ இருக்குது ஒருவேளை எல்லாம் okay வா இருக்குமா இல்லைனா எங்களுக்கு அப்படின்னு யோசிக்க தோணுது ma'am no issues ma'am நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை full secured ஆ தான் உங்கள கூட்டிட்டு போவோம் கூட்டிட்டு வருவோம் and food actual ஆ night ஏன் அப்படி plan பண்ணியிருக்காங்க அப்படின்னா trekking போன நேரம்

actually night மட்டும் உங்களோட special இருக்கிற மாதிரி ma'am அப்போ மத்தபடி food எல்லாமே உங்களோட wish ஆ தான் நீங்க இது பண்ணுவிங்களா நாங்க குடுக்~ நாங்க கேட்கிறது எங்களுக்கு கிடைக்காதா

ஓ அப்படி okay ma'am okay ma'am அந்த hill stations ல mountain எதாவது இருக்குதா ஆமாம் yeah ma'am ஒரு area வந்து பார்த்தீங்கனா இன்னொரு place trekking ல கூட்டிட்டு போவாங்க அஹ் பாபா பட்டன்கிரி அப்படிங்கற ஒரு place night போக முடியுமா? ஆஹ் night கூட போகலாம் ma'am actual ஆ full ஆவே hill station மட்டும் தான் shooting லாம் அங்க நிறைய எடுப்பாங்க ma'am நீங்க கூட அங்க எடுக்கலாம் videos எடுத்துக்கலாம் photos லாம் super ஆ இருக்கும் ma'am இல்ல இல்ல அதெல்லாம் நாங்க morning ஏ எடுத்துப்போம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க night ஆ fire camp மட்டும் கொஞ்சம் வச்சி தர முடியுமா night க்கு மட்டும் one day seven days வறோம் அதுல one day எங்களுக்கு mountain peak ல வெச்சி ஒரு fire camp ready பண்ண முடியுமா ஓ yeah sure ma'am actual ஆ எங்களோட package ல two days fire camp இருக்கு ma'am ஆஹ் but

கிடையாது ஆஹ் near by இப்ப நீங்க தங்கியிருக்கிறது near by ஒரு நல்ல place ல வெச்சி fire camp plan பண்ணியிருக்கோம் ma'am

ma'am நீங்க இருக்கிற இடமே ஒரு mountain தான் ma'am actual ஆ உங்க இடம் பக்கத்திலேயே கூட ஒரு வேற எதுவும் வீடுகளோ எதுவுமே இருக்காது ma'am ஒரு mountain ல தான் நீங்க தங்கியிருக்கிற மாதிரி இருக்கும

yeah okay ma'am உங்களோட ஆசைப்படி ஆஹ் hill station ல fire camp வெச்சுக்கலாம் ma'am

okay ma'am அஹ் ma'am நீங்க எப்படி என்னைக்கு கெளம்புறதா இருக்கீங்க? என்னைக்கு இப்போ உங்கள்ட்ட நான் inform பண்ணியிருக்கேன் but எல்லார் கிட்டயும் நான் கேட்டு தான் நீங்க சொன்ன places எல்லாம் வெச்சு நான் எல்லார் கிட்டயும் discuss பண்ணி தான் இன்னும் place clear பண்ணிப்பேன் பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு return சொல்லுவேன் இந்த place தான் போறோம் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி இதெல்லாம் சொல்லுங்க ஹம் okay ma'am ஆஹ் எத்தனை பேர் வர்றதா இப்போதைக்கு idea நாங்க ஒரு ten பேர் சேர்ந்து வறோம் அதுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு rooms எல்லாம் arrange பண்ணி தந்துடுங்க ஒரு ten பேர் இருக்கிற மாதிரி ஆஹ் sure ma'am sure அஹ் ma'am approximate ஆ என்னைக்கு கெளம்புறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க எங்களோட preparation அ இப்பவே நாங்க start பண்ணிடுவோம் ஆஹ் நான் first ஏ சொன்னேன் இல்ல next week கெளம்புற மாதிரி இருக்கும் okay ma'am okay sorry ma'am மறந்துட்டேன்

no ma'am அங்க வந்து full ஆவே ரொம்ப குளிரான area ma'am so swimming pool அங்க இருக்காது மத்தபடி நீங்க அந்த fa~ falls rivers லாம் போகும் போது அதுவே உங்களுக்கு swimming pool மாதிரி தான் ma'am இருக்கும் ஐய்யோ எங்களுக்கு swimming pool அந்த மாதிரி resort தான் நாங்க ஆசை பட்டோம் okay நான் என்னோட cousin கிட்ட discuss பண்ணிக்கிட்டு சொல்றேன் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எனக்கு arrange பண்ணி தாங்க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

ma'am actual ஆ இது வந்து ten K வரும் ma'am எதுக்~ மொத்தம் எல்லா package சாப்பாடு எல்லாம் சேர்த்து அப்படி தான ஆமாம் ma'am மொத்தமா ten K okay ma'am இல்ல நாங்க இங்க இருந்து அங்க வரத்துக்கும் travel நீங்க அனுப்புவீங்களா இல்ல அதுக்கு தனியா காசு குடுத்து வரணுமா? ma'am actual ஆ எங்களோட main spot வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரி நீங்க வந்துட்டீங்கனா அங்க இருந்து சிக்மங்களூர் வர எங்களோட control அ இருக்கும் ma'am okay ma'am கன்னியாகுமரி நாங்க வந்திடுவோம் அங்கிருந்து கூட்டிட்டு போனீங்கன்னா எங்களுக்கும் okay வா தான் இருக்கும்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 okay ma'am agent எத்தனை பேர் எங்க கூட இருப்பாங்க?

okay full time எங்க கூட தான ஆமாம் ma'am ஒருத்தவங்க மட்டும் உங்க கூட travel அ இருப்பாங்க இன்னொருத்தவங்க உங்களுக்கு body guard மாதிரி பின்னாடி வருவாங்க ma'am எதுக்காக பின்னாடி வராங்க

okay ma'am ஆஹ் okay ma'am ma'am actual ஆ இந்த ten K ல நீங்க இப்ப ஒரு four K advance ஆ pay பண்ணுங்க ma'am four K advance ஆ தரணுமா ஒரு one K தந்தா பத்தாதா no ma'am four K advance ஆ தரணும் okay ma'am நான் வந்து discuss பண்ணிட்டு place எல்லாம் கேட்டு எல்லாம் கேட்டு எடுத்துட்டு சொல்றேன் நீங்க எனக்கு place ஓட categories எல்லாம் categories எல்லாம் அனுப்புங்க எங்க கிட்ட அது கூட menu வையும் அனுப்புங்க food menu அது தான் எங்களுக்கு main நீங்க அத அனுப்புங்க அதை பார்த்து சொல்றேன் அதுக்கப்புறம் night dinner mostly எல்லா நாளும் இருக்கிற மாதிரி arrange பண்ணி தாங்க

and al~ also கூகுல்பே பண்ணாலும் okay தான் இதே number க்கு நீங்க கூகுல்பே பண்ணிட்டு just எங்களுக்கு ஒரு text பண்ணிடுங்க ma'am okay ma'am நீங்க எல்லாம் எனக்கு அனுப்பி விடுங்க நானும் எல்லாம் பண்ணிடுறேன்

okay okay thank you so much ma'am thank you for calling

ஜும்மா எப்போவுமே இப்போ jio தான் use பண்ணிட்டு இருக்கேன். அது problem ஆஹ் இருந்துச்சி. okay நா இப்போ jio தான் use பண்ணிட்டு இருக்கேன். அது நல்ல four G speed ல இருக்கு. ஆஹ் என்ன இப்போ புதுசா sim வாங்குறதா இருக்கேன். ஏன் பழைய sim என்னாச்சி? ஆஹ் கண்டிப்பா பார்க்கலாம். இப்போ எல்லாமே four G தான் phone தன வச்சிருக்காங்க phone எல்லாமே four G phone தான் வச்சிருக்காங்க so நம்ம four G ஏ நீ வாங்கு. அது தான correct ஆஹ் இருக்கு. ஆஹ் three G யு இருக்கு. five G யு இருக்குது. five G கிறது இனிமேல் தான் வரும். ஆஹ் fifth generation க்கு உள்ளது. four G கிறது இப்போ எல்லாருமே use பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ அதையும் use பண்ணு three G கிறது net slow ஆஹ் இருக்கும். ஆஹ் என்ன திடீருனு நீ இத பத்தி பேசுற உனக்கு யாரும் இத பத்தி ஏதும் question கேட்டார்களா அல்லது நீ sim வாங்கு போது உனக்கு என்ன speed வேணும். confuse ஆகுது ஆஹ் கண்டிப்பா ஒரு three G கிறது உங்களுக்கு two thousand one ல தான் introduce பண்ணுவாங்க அதுல வந்து three eighty four KB தான் download ஆகும். ஆஹ் four G பார்த்தீங்கன்னா download speed கொஞ்சம் அதிகமா இருக்கும். hundred MB plus second க்கு இருக்கும். youtube video பார்க்குறோம்னா buffer ஆகமா romba speed ஆஹ் வே so time இதெல்லாம் நிறையவே save ஆகும். இனிமேல் தான் வர போகுது. so five G four G ஆஹ் விட ரொம்ப speed ஆஹ் இருக்கும். அப்போ அது ten GB per second ஆஹ் இருக்கும்.

நெறையாவே time கிடைக்கு நம்ம search பண்றது எத இருந்தாலும் அதுலையே பண்ணிக்கலாம். ரொம்ப easy யாவும் இருக்கு. ஆஹ் சொல்லுங்க movie பார்க்கிறோம். ரொம்ப சீக்கிராமே பார்த்து முடிஜிடலாம். ஆஹ் download ஆகுறது ரொம்ப easy யாவே download ஆகிடும். நம்ப movie download one day twelve hours கிட்ட ஆகுது இதுவேய five G இருந்த ரொம்ப சீக்கிரமா download பண்ணி முடிச்சிடலாம். so அது தான் அதுல உள்ள different so three G நா ரொம்ப time ஆகும் இப்போ four G இருக்குற இப்போ வந்துட்டு இருக்குது five G phones இந்த மாதிரி introduce பண்ணுவாங்க ஆஹ் okay கண்டிப்பா enough four G phone ஆஹ் தன வந்துட்டு இருக்குது. five G phones இனிமேல் தன introduce இப்போ five G phones இந்த மாதிரி வாங்குனீங்கனா இப்போ four G phones க்கு use பண்ண முடியாது. data ரொம்ப கம்மியா இருக்கும். so அந்த இதுக்குள்ள சொன்ன அத அதற்குள்ள phone ஆஹ் தான் use பண்ண முடியும். இப்போ வர phone எல்லாமே four G speed இருக்கு.

அப்படி எதுவும் இல்ல. five G sim ஆஹ் four G use பண்ணோம் அப்படின்னா ஒரு some specific difference மட்டும் தான் ஆஹ் network speed ல மட்டும் தான் difference இருக்கு. இப்போ நீங்க ஒரு four G sim ஆஹ் three G sim ல use பன்னிங்கன்னா feel பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கு அதுவும் so three G ரொம்ப ரொம்ப slow ஆஹ் இருக்கு. நீங்க அதுல four G போட்டாலும் waste ஆஹ் தான் போகும் நீங்க use பண்ற data எல்லாமே மீதி data எல்லாமே ரொம்ப waste ஆகும். ஆஹ் நீங்க வந்து four G sim ஆஹ் ஒரு four G sim ல use பன்னிங்கன்னா தான் அதோட best experience வந்து உங்களுக்கு கிடைக்கும். okay five G sim ஏ இப்போதைக்கு no no activate ஆகல இன்னு யாரு அந்த மாதிரி ஒரு sim ஆஹ் release பண்ணவும் இல்ல. ஆஹ் இத இன்னும் confirm பண்ணலா. but five G services will be available in ஆஹ் so பதிமூணு city கிட்ட available ஆஹ் இருக்கும். அப்படின்னு மட்டும் தான் அவங்க introduce பண்ணிருக்காங்க. நம்ம ஊரு side பார்த்தீங்கன்னா chennai ல மட்டும் தான் அது activate ஆகும். other city இந்த மாதிரி village ல வரணும்னா அதுக்கு total ஆஹ் ஒரு one year sorry six months கிட்ட wait பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல இன்னும் confirm பண்ணல. so அவங்க introduce பண்ணனும்னா chennai ளையும் introduce பண்ணுவாங்க. ஆஹ் chennai தவிர்த்து இன்னு பத்தி மூணு city ல introduce பண்ற தா இருக்காங்க. chandigaarh, delhi, bangalore, kolkatta, mumbai ஆஹ் காந்தி நகர் குறுகிராம் pune அந்த மாதிரி ஒரு top city ல தான் introduce பண்றவங்கள இருக்காங்க. ஆஹ் இப்ப ஒரு five G sim நம்ம வாங்கணும் அப்படின்னா அது four G slack ல அது work ஆகாது. ஆஹ் so இப்போ இப்போ airtel ல இருந்து airtel ல இருந்து five G release ஆகும்னு அப்படின்னு சொல்லிருக்காங்க. so அதுக்கான spectrum action வந்து government ல இருந்து தான் வரணும். so அதுக்குக்காக தான் airtel wait பண்ணிட்டு இருக்கோம். ஆஹ் கண்டிப்பா இது oru நல்ல question இப்போ five G பார்த்தீங்கன்னா அதோட peek speed பார்த்தீங்கன்னா ten GB per second ல இருக்கோம். ஒரு movie ஏ நமக்கு ஒரு two GB யா தான் இருக்கும். ten GB per second ஆஹ் ஒரு movie யா நம்ம ஒரு சீனா நொடிலவே நம்ம download பண்ணிக்க முடியும். இப்போ அதுக்கு அப்பறம் ஒரு average speed இருக்கும் இல்லையா அது வந்து four hundred MB per second so நம்ம இப்ப use பண்றத விட அது கொஞ்சம் speed ஆஹ் வே இருக்கும். ஒரு four G network ல six MB per second sixty KB per second ல download பன்னிங்கன்னா உங்களுக்கு one day aagum. இதுவே நீங்க five G use பன்னிங்கன்னா அந்த six உங்களுக்கு double ஆஹ் இருக்கும். double இல்லை ten times better ஆஹ் இருக்கும். so ரொம்ப சீக்கிரமாவே movie யா download பண்ண முடியும். ஆஹ் so அந்த அளவுக்கு speed ஆஹ் network கிடைக்கும். நம்ம நினச்சு பார்க்கிறதா விட ரொம்ப சீக்கிரமாவே நம்மளோடு வேலை எல்லாமே முடியும். இத அவங்க design பண்ணிருக்காங்க five G யா okay கண்டிப்பா இப்ப வந்து six G network இருக்கு இப்போ china ல launch பண்ணிருக்காங்க. so இப்போ அது வந்து latest ஒரு satellite வச்சு launch பண்ணிருக்காங்க. இப்போ அத சுத்தி ஒரு ten satellite phone இருக்குது. so இந்த மாதிரி sixty network seventy network எல்லாமே available ஆஹ் இருக்கு. seventy network எல்லாமே provide பன்றாங்க. so கிரா company தான் அத provide பண்ணிட்டு இருக்குது. so norway ளையும் அது தான் top company சொல்ராங்க. so அது எல்லாமே ரொம்ப ரொம்ப speed ஆஹ் இருக்குதும். நாமே நினச்சு பார்க்கிறதா விட ரொம்பவே speed ஆஹ் இருக்கும். so இதெல்லாம் நமக்கு activation ல வந்துச்சின்னா so internet ஆஹ் பத்தின ஒரு thought ஏ வந்து india ல total ஆஹ் change ஆகிடும். என internet கிறது ரொம்ப speed ஆஹ் இருக்குறதுனால so நம்ம third generation ல use பண்ணிக்கிட்டு வரதுனால நெறைய different இருக்கு அதுனால technology ரொம்ப speed ஆஹ் வளரும் நினைக்கேனே.

அந்த மாதிரி நெறைய problems போய்கிட்டு இருக்கனால இன்னைக்கே launch பண்றது கொஞ்சம் கஷ்டம் ஆஹ் may be one year ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க so நம்ம இருந்து என்ன option என்ன date வருதோ அந்த date ல லாம் நம்மளால activate பண்ண முடியும். wait பண்ணிக்கிட்டு இருப்பாங்க government காக்க ஆஹ் so அவங்க option எடுத்த மட்டும் தான் இந்த spectrum அவங்க வந்து won பண்ண முடியும். so அது வரைக்கும் நம்ம four G மட்டும் தான் இது பண்ண முடியும். government ஓட order ல தான் இருக்குது. okay கண்டிப்பா jio ல வந்து four G speed இருக்கனால நல்ல speed இருக்குது jio ல இப்ப four thirty million கிட்ட subscribers இருக்காங்க. india ளையும் இப்படிலாம் subscribers இருக்காங்க. so india லையே அதிகமா subscribers வச்சிருக்க ஒரே sim company reliance jio தான் அதுல customer service ரொம்பவே நல்ல இருக்குது. அதுவே plans ரொம்ப நல்ல இருக்குது. என one GB per day one point five GB per day அது எல்லாமே ரொம்ப useful ஆஹ் இருக்கும். படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே useful ஆஹ் இருக்கும். so அதுல நம்ம jio TV பார்த்துக்கலாம். jio cinema பார்த்துக்கலாம். jio channel jio saavn நெறைய types of app வந்து அதுல free யாவே activate பண்றாங்க. நம்ம one month வரைக்கும் என்ன வரைக்கு plan போட்டுருக்குமே அந்த months வரைக்கு free யாவே use பண்ணிக்கலாம் அதுல கிடைக்குற எல்லா offers நீ அதுல use பண்ணிக்கலாம். so அதெல்லாம் ஒரு plus தான் so அதனால தான் அவங்களுக்கு அதிகமான subscribers கிடைச்சிருக்காங்க ஆஹ் கண்டிப்பா இப்ப jio ல பார்த்தீங்கன்னா hundred rupees ல இருந்து plans இருக்குது. ஆஹ் so அந்த rupees க்கு ஏத்தாப்புல தான் plan உம் இருக்குது. ஆஹ் இப்போ ஒரு two hundred கிட்ட போட்டிங்கனா உங்களுக்கு twenty eight days க்கு one point five GB கொடுப்பாங்க ஆஹ் so hundred SMS per day க்கு free யா கொடுப்பீங்க unlimited calls உண்டு. உங்களுக்கு post-paid ஆஹ் வேணும் அப்படின்னு வேணும்னா six months குள்ள முன்னாடியே pay பண்ணலாம். ஆஹ் so இப்போ உங்களுக்கு என்ன month நீங்க cover ஆகணும் நினைக்கிறீங்களா அந்த month க்கு ஏத்தாப்புல plan போட்டுக்கலாம். நீங்க ஒரு minimum இப்ப three mno-sonths cover ஆனா போதுமா? என already இப்போ fund எதுவும் collect ஆகாதது நாலா like BSNL இன்னு அது ஒரு government order company நாலா இப்போ

okay vodafone எல்லாமே ரொம்ப நல்ல இப்போலாம் provide பண்றாங்க. speed எல்லாமே நல்ல தான் இருக்குது. some areas ல லாம் அதோட towers எல்லாமே work ஆகுறது இல்ல. so full and full வந்து எல்லாருமே jio வ தன நம்பி இருக்காங்க. ஆஹ் jio ல வந்து நெறைய speed நல்ல கிடைக்குறனாள so எல்லா எடத்துலையும் access பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு confident இருக்கனால எல்லாரும் jio தான் use பண்ணிக்கிட்டு இருக்காங்க. so அவங்ககிட்ட இருந்தே five G கிடைச்சாலும் so நம்மளுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் useful ஆஹ் இருக்கும். so அவங்களே free sim உம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற process ல தான் இருக்காங்க. so அந்த மாதிரி எல்லாம் offers கிடைக்கும் நம்பலாம். ஆஹ் so இப்போ airtel, vodafone compare பண்ணும் பொது jio க்கு அப்பறம் first எடத்துல இருக்குறது airtel தான் so airtel ல நல்ல speed கிடைக்குமுன்னு சொல்லி இருக்காங்க. plus airtel ல அவங்களுக்கு rate கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதுக்கு அடுத்த இடத்துல தான் vodafone இருக்கு. so vodafone இப்போ idea வோட merge ஆகிறுக்கனால அதுல speed அதிகமா இருக்குதுனு அப்படி ஆஹ் recent ஆஹ் நெறைய பேரு analyse பண்ணிருக்காங்க. so vodafone எல்லா எடத்துலையும் work ஆகுது. நீங்க அதையும் கொஞ்சம் try பண்ணி பார்க்கணும். ஏன idea உம் vodafone உம் merge ஆகுறனாள so idea இருக்க phone எல்லாமே tower எல்லாமே நல்ல எடுக்கும். ஆஹ் so அந்த மாதிரி தான் எல்லாம் work ஆகிட்டு இருக்கு. வேற எந்த sim உம் இப்போதைக்கு இல்லை அவ்ளோதான் top ல இருக்க இந்த மூணுல மூணு தான் ஆஹ் so அதுக்கு அடுத்த price தான் BSNL இருக்குது. so BSNL ல கம்மியான subscribers இருக்காங்க. so அதுல நெறைய plans உண்டு. so அதுல calls உள்ள plans எல்லாமே profitable ஆஹ் தான் இருக்கும். ஆஹ் BSNL sim incase வச்சிருந்திங்க அப்படினா அத use பண்ணிக்கலாம் தாராளமா அந்த plans ஆஹ் okay இப்போ BSNL sim வச்சி நீங்க அத இப்போ four G யா change பண்ணனும் அப்படின்னா jio ல அப்படி ஒரு offer இருக்கு. நீங்க அப்படி change பண்ணிக்கலாம். okay BSNL நீங்க use பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா BSNL ல வேற என்ன profit எல்லாம் இருக்குது அதாவது ஆஹ் plans எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுமா okay நா already சொன்ன மாதிரி தான் அது ரொம்ப effective ஆகவும் efficient ஆகவும் இருக்கு. ஏனா time வந்து நம்மளுக்கு அதிகமா ஆகாது அத use பண்ணோம்னா ஆஹ் so வந்து அது ஒரு high resolution and இப்போ ஒரு bandwidth கிடைக்குது four G க்கு ஒரு bandwidth இருக்குதுன்னு three G க்கு ஒரு bandwidth இருக்குது. so அதே மாதிரி தான் five G kkum oru bandwidth irukku. high resolution ஆஹ் இருக்கனால ஆஹ் so இந்த மாதிரி இப்போ வந்து , movies எல்லாம் வந்து நல்ல qualities ல பார்க்கலாம். so அதே மாதிரி தான் bi-directional அப்படின்னா எல்லா directional ளையும் so நம்ம two D three D எல்லாமே நம்ம அதுல வந்து பார்க்கலாம். ஆஹ் so எல்லா network ளையும் நம்ம ஒரே platform ல பார்த்துக்கலாம். so இப்போ five G three G so five G is the combination of three G and four G அந்த மாதிரி so எல்லா network வுமே அதுலையே combined ஆஹ் இருக்கும். ஆஹ் so broadcasting data இணைகிறது அதாவது gigabyte இணைகிறது வந்து கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். so easy யா நம்ம manage பண்ணிக்கலாம். four G மாதிரி தான் five G இருக்க பொது ஆஹ் நமக்கு two D three D ல இருந்து எல்லாமே ஒரு technology improve ஆகும். five G use பண்ணனும். universe galaxy plan அத பத்தி எல்லாம் நல்லாவே use பண்ணலாம் அந்த அளவுக்கு five G ல வந்து options இருக்குது. அது வந்துச்சின்னா நம்மளோட space காண space காண knowledge அதிகமாகும். okay india ல airtel ல மாட்டுன five G லாம் available ஆஹ் இருக்குது. இன்னு இன்னு ஒரு plan உம் expect பண்ணல. அவங்க இன்னு launch பண்ணல. அவங்க launch பண்ணத்தான் நமக்கு price ஓட இது என்னாகிறது நம்மளுக்கு price ஓட இது என்னாகிறது நம்மளுக்கு தெரியும். so அது launch பண்றதுக்கு கொஞ்சம் time ஆகும். என government order போடணும். இந்த five G spectrum எடுத்ததும் அப்பறம் தான் excite பண்ண முடியும். பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ expect பண்றது என்ன plan அப்படின்னா ஒரு two months க்கு மேல இருக்கு. அது one point five GB செய்யணும். அதோட rate பார்த்தீங்கன்னா six double nine fifty six days க்கு கிடைக்கும். அதாவது two months க்கு இதே three months குணா eight forty nine இருக்கு. one point five GB per day eighty four days இப்போ jio பார்த்தேங்கான triple six nine கொடுப்பாங்க. இப்ப five G வந்துருச்சின அத விட two hundred three hundred அதிகமா pay பண்ற மாதிரி இருக்கும். so affordable price பார்த்தீங்கன்னா two forty nine ல start ஆகும். ரொம்ப costly யா தான் இருக்கும். okay இது ஒரு நல்ல question இப்ப ஒரு five G use பண்ணனும் அப்படினா ஆஹ் capacity கொஞ்சம் அதிகமா ஆகும். bandwidth எல்லாமே அதிகமா இருக்கும். compare பண்றது four G compare பண்ணும் பொது இது எல்லாமே improve ஆகியிருக்கும். so நம்ம work பண்ற speed உ அதோட plain speed எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். okay வ இப்போ four G use பண்ணும் போது நீங்க ஒரு game play பண்றிங்க online ல அப்படின்னா என்ன time செலவாகுது அத விட speed இருக்கும். okay இப்போ இப்போ உங்களுக்கு costly யா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். so உங்களுக்கு அதுல வேற வேலை ஆஹ் இப்போ நா வந்து four G தான் ஆஹ் use பண்ணிக்கிட்டு இருக்கேன். games எல்லாம் okay தான் இப்போ நா online ல part time job பண்றேன் அப்படினா எனக்கு கம்மியான amount ஏ தேவைப்படுது எனக்கு ஒரு fifty MB hundred MB கொடுத்தாலே போதும் அந்த work ஆஹ் பண்ணி முடிஜிடுவேன். so கம்மியான MB தான் தேவைப்படுது. அத விட கம்மியான MB தான் எனக்கு தேவைப்படும். so five G இருந்தாலும் எனக்கு benefit தான் four G ளையும் எனக்கு benefits தான் இருக்குது. ஆஹ் like game விளையாடுறத்துனா நா இப்போ game விளையாடுற past ஏ cancel பண்ணிட்டேன். என எனக்கு part time job இருக்கனால என்னால time manage பண்ண முடியல so இப்போ game விளையாடுறதே கம்மி தான் கண்டிப்பா நம்ம sim வாங்க போகலாம். இப்போதைக்கு four G தான் available ஆஹ் இருக்கு. five G வந்தனையும் நம்ம கண்டிப்பா five G க்கு change ஆகுறோம். okay வா costly ஆஹ் இருந்தாலும் பரவா இல்லை. four G ஏ இல்ல. capacity அதிகமா இருக்கனால information store பண்றது அதிகமா இருக்கும். so நம்ம எந்த அளவுக்கு five G நம்ம correct ஆஹ் use பன்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட life ளையும் ஒரு development இருக்கும். இந்த time ல நீ three G use பண்றியா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆட்சியே எப்படி நீ இவ்வளோ நாள் use பண்ணிக்கிட்டு இருக்க. ஆஹ் three G இனிமேல் தான் use பண்ண வேணாம். four G use பன்னு உனக்கு மத்தவங்கள விட நீ சீக்கிரம் work பண்ணனும் அப்படின்னா இந்த மாதிரி fast network prefer பன்னு okay வ கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் problem வரும். அப்டிங்கிறனாள இப்போ இப்போ எல்லாருமே three G இருந்துட்டாங்கனா so நம்ம யாருக்குமே four G five G கிரா விஷயமே யாருக்கும் தெரியாம இருந்துருக்கும். so இந்த மாதிரி new வ updates வரும் போது நம்மளும் correct ஆனா வழியிலும் use பண்ணையம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு development இருக்கு. நம்மளும் சேர்ந்து develop ஆகுற மாதிரி ஒரு feel வரும். so எது புதுசா வந்தாலும் அது comfortable ஆஹ் இருந்துச்சுன்னா purchase பண்ணிக்கோங்க என three G ளையும் இருந்துச்சிங்க அப்படினா four G கிரா life தெரியாம போய்டும். ஆஹ் கண்டிப்பா இந்த week நம்ம sunday கண்டிப்பா போகலாம். சரியா நம்ம கண்டிப்பா போய் jio ல ஒரு sim வாங்குறோம். then ரெண்டு sim தேவைப்படுமா இல்லை ஒரு sim போதுமா?

ஆஹ் கண்டிப்பா உங்களோட passport size photo தேவைப்படும். அதையும் கண்டிப்பா கொண்டுட்டு வந்துருங்க